இப்போ வாந்தி வெறும் five to six hours தான் இருக்கு உங்களுக்கு trainக்கு நீங்க போறதுக்கு. அதனால maximum எப்பிடியும் fifty percent அவங்க வந்து எடுத்துட்டு balance amount மட்டும் தான் refund பண்ணுவாங்க உங்களுக்கு. அப்பிடி பாத்தாலும் உங்களுக்கு loss தான் mam. okay mam. நான் வென என்னோட personal contacts vachu உங்களுக்கு ஏதாவது help பண்ண முடியுமான்னு பாக்குறேன். but, அப்பிடினாலுமே உங்களோட may be thirty percent தான் என்னால இது பண்ணி தர்ற மாறி இருக்கும். at atleast thirty percentage ஆவது எடுத்துருவாங்க money. வேணா உங்களுக்கு ஒரு twenty percentage அதிகமா கிடக்குற மாறி பண்ணலாம்.

இல்ல மாம் உங்களுக்கு fifty percentage எடுத்திருவாங்க mam. approximateஅ அப்பறோம் என்ன பண்ணுவாங்க. sorry thirty இல்ல, sorry mam thirty இல்ல. atleast seventy five ஆவது உங்களுக்கு கிடைக்கும்.

refund எப்பிடியும் ஒரு ஆ. ச ச ஒரு two to. two to three days ஆயிரும் mam. ஆ. ஆ. okayங்க. ஆ. ticket cancel பண்ணிரலாம் mam. பண்ணிட்டு, ஆ. பண்ணிரலாம் mam அது பண்ணிரலாம்.

ஆஹ் வணக்கம் ma'am இப்ப அஹ் முத்தூட் பைனான்ஸ் அஹ் agent டா ma'am? mam இப்ப அஹ் உங்ககிட்ட அஹ் paym உம் அஹ் pay பண்ண amount missing ma'am இல்லை ma'am இப்ப நீங்க வந்துட்டு நான் உங்கள்ட்ட pay பண்ணது வந்து amount நீங்க correct டா bill போட்டுத்தரல இல்ல ma'am அம்ப~ fifty thousand வந்துட்டு pay ஏ பண்ணலன்னு சொல்றீங்க. நான் pay பண்ணிட்டேன். வரல அஹ் இல்லை ma'am அப்ப நான் வந்து அன்னைக்கு முப்பத்தி பிப்ரவரி முப்பது அப்பக் கட்டினேன் இல்ல ma'am அன்னைக்கு அந்தப் பிப்ரவரி முப்பதாம் தேதி வந்து உங்கள்ட்ட கட்டிட்டு வந்தேன் ma'am. இல்லை ma'am இல்லை நான் என்ன சொல்றேன்னா அந்த உங்க அங்க தான் ma'am கட்டிட்டு வந்திருக்கேன். நீங்க வந்துட்டு இல்லைன்னு சொல்றீங்க இல்லை ma'am அஹ் இல்லை என்~ என்~ நீங்கக் கொடுத்த receipt இருக்கு என்கிட்ட. நான் எடுத்துட்டு நேர்ல வர்றேன் பேசிக்கலாம். இல்ல ma'am அஹ் எடுத்து இல்ல எ~ அதான் ma'am நேத்தே வந்துட்டு நான் வந்து அங்க office ல பார்த்தேன். அந்த receipt ஓட தான் வந்து உங்க receipt டு உங்களோட அந்த இதோட தான் வந்து பார்த்தேன். ma'am அது எப்படி ma'am நீங்க amount ஏறலைனு சொல்ல முடியும். இல்ல ma'am நல்லா நீங்க வேணா check பண்ணி பாருங்க ma'am அஹ் amount ஏறி இருக்கும்.

அப்படியே அப்படியே அப்படியே line ல இருங்க ma'am நான் உங்களுக்கு அனுப்புறேன். okay madam ஒரு நிமிஷம் இருங்க ma'am. அஹ் பாருங்க ma'am இப்ப WhatsApp பாருங்க ma'am வந்திருக்கு பாருங்க ma'am. அஹ் இப்ப வாட்ச~ வாட்சப் பாருங்க ma'am இப்ப அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க ma'am பார்த்தீங்களா? இல்ல நல்ல~ அஹ் இல்ல நான் இப்ப கடைசியா வந்துட்டு eight four னு முடியும் பாருங்க அந்த number ல வந்துருக்கும் பாருங்க. இல்ல ma'am அஹ் நான் ID ய சொல்லல phone number அ ஐயோ, நான் என்ன சொல்றேன்னா நீங்க first பாருங்க எப்படின்னா நீங்க வாட்சப் open பண்ணி நான் அந்த transaction ID ஓட photo எடுத்து அனுப்பி இருக்கேன் பாருங்க. இப்ப என்ன, இப்ப என்ன நினைச்சுட்டு நீங்கப் பேசுறீங்க. நான் தான் pay பண்ணிட்டேன்னு சொல்றேன். நீங்கப் பண்ணலைங்கறீங்க.

இல்ல ma'am இ~ அப்போ இ~ ஒரு நிமிஷம், இருங்க. நீங்க transaction ID என்கிட்ட எல்லாமே proof இருக்கு. நீங்க க~ காசு எனக்கு ஏறலைன்னு சொன்னா நான் எப்படி ma'am ஒத்துக்க முடியும்? சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க அப்ப ஐம்பதாயிரம் நான் ஐம்பதாயிரம் கொடுத்தவுங்க நாங்க என்ன?

இல்ல ma'am சரி நீங்க ச~ சரிங்க ma'am okay ma'am. நீங்க amount அஹ் நீங்க amount ஏறலைன்னு சொல்றீங்கல்ல? அப்புறம் எப்படி ma'am வந்துட்டு நீங்க எங்களுக்கு bill receipt எல்லாம் கொடுத்திருப்பீங்க? ஏறாம நீங்க எப்படி கொடுப்பீங்க?

அஹ் எப்படி ma'am அப்படி கட்ட முடியும்? நீங்க நல்லா first வேற employees ட அன்னைக்கு இந்த உங்க work பார்த்த employees ட கொஞ்சம் விசாரிச்சு சொல்ல முடியுமா? முடியாதா? நீங்க company நடத்துறீங்களா என்ன நடத்தறீங்க? கேட்குறேன் தெரியாமதான் கேட்கிறேன். எது கேட்டாலும் முடியாது, நடக்காது. என்ன, என்ன நினைச்சுட்டு இருக்கீங்க? நீங்கக் கைக்கா~ நீங்க உங்க கைக்காசெல்லாம் போட்டுக் கட்ட வேணாம் ma'am. நீங்க என்ன பண்றீங்க first ஒழுங்கா check பண்ணி~ வரல, வரலங்காதீங்க ma'am. அப்பக் கட்டுன நான் என்ன கிறுக்கனான்னு கேட்கறேன். அஹ் கட்டவே இல்லையா? ma'am இப்படி எல்லாம் பேசாதீங்க ma'am அப்பறம் நான் police station ல தான் ma'am எதாயிருந்தாலும் கேட்கறமாதிரி வரும். அதையும் பார்த்துக்கோங்க ma'am. okay ma'am அஹ் விடுங்க ma'am பார்த்துக்கலாம் ma'am. நீங்க என்ன ஒரு correct ஆ ஒரு இவ்ளோ பெரிய company வச்சுக்கிட்டு, ஒரு finance வச்சுக்கிட்டு நீங்க payment miss ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டிருக்கேன் நீங்கப் பாட்டுக்கு இப்படி பேசிட்டு இருக்கீங்க. அதான் ma'am இல்லல்ல நீங்க வந்துட்டு amount ஏ ஏறாததுக்கு எப்படி bill போட்டுக் கொடுப்பீங்க கேட்கறேன். இல்ல ma'am அப்ப என்ன~ என்னோட என்னோட account ல இருந்து போன அந்த ஐம்பதாயிரம் எங்க? நீங்க அதான் அதான் ma'am புரியுது ma'am அதான் ma'am நான் உங்கள்ட்ட கேட்டுட்டு இருக்கேன். நீங்கத் தான் கேட்கனுங்க, நான்தான் கேட்டுட்டு இருக்கேன் உங்கள்ட்ட சொல்லுங்க ma'am online ல தான் ma'am transaction பண்ணிருக்கு. ma'am நான் அதான் சொல்றேன்ல message ஜூ எல்லா proof ம் இருக்கு. நான் உங்க company லயே வந்து எடுத்துட்டு வந்து பேசிட்டேன். இப்ப ரெண்டாவது தடவை வந்துட்டு கொஞ்சமே நான் இதான் அஹ் கொஞ்சம் பொறுமையா பேசிட்டு இருக்கேன் உங்கள்ட்ட. அடுத்த தடவை இப்படி நான் பொறுமையா பேசமாட்டேன் உங்க company எ இருக்காது சொல்லிட்டேன்.

அதான் ma'am நான் transaction பண்ணது வந்து எப்படின்னா உங்களோட இதுல தான் ma'am பண்ணுணேன். ma'am அப்பக் கட்டின நான் என்ன ma'am சொல்லுங்க ma'am, நான் எவ்ளோ தூரம் ma'am பொறுமையாவே பேசிட்டு இருக்குறது உங்கள்ட்ட. இல்ல ma'am இப்படி எல்லாம் பேசினா சரி வராது ma'am. நீங்கப் பார்த்து என்னன்னு எனக்கு check பண்ணிட்டு சொல்ல முடியுமா முடியாதான்னு மட்டும் சொல்லுங்க ma'am. சரிங்க ma'am நானு சரி ma'am line லயே இருக்கேன் ma'am. கொஞ்சம் check பண்ணி சொல்லுங்க ma'am

triple five, triple five, triple five okay ma'am, okay ma'am. கொஞ்சம் பார்த்துட்டு வந்து சொல்ல முடியுமா?

இல்ல ma'am அப்பப் பிப்ரவரி month நான் direct ஆ தான் வந்து online ல pay பண்ணிட்டு வந்தேன். இல்ல ma'am நான் சரி okay ma'am நீங்க office என்ன timing ma'am open ல இருக்கும்? Saturday, Sunday office இருக்குமா ma'am? இரண்டு நாள்னா புரியல ma'am, ma~ Monday, Tuesday, okay ma'am இந்த branch எங்க ma'am இருக்கு? okay ma'am, okay ma'am. எனக்குத் திருச்சி தான் பக்கம்.

okay ma'am, okay ma'am நான் வந்துட்டு நேரா வந்து பார்த்து என்னன்னு பேசிக்கறேன் ma'am உங்களை okay ma'am. hello

hello வணக்கம் sir இது உங்களுக்கு என்ன sir வேணும்.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 இல்ல sir sir நாலாந்தேதியா sir order பண்ணிருக்கிங்க?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

tracking எல்லாம் correct ஆ தான் பார்த்துட்டு இருந்தேன் அது ஆஹ் delivery ல வந்துச்சு sir அதான் order தான் வரல. ஆஹ் பதிமூணாம் தேதி marriage அப்படி தான் order பண்ணி வச்சுருந்தேன் இன்னும் வரல sir order உ

official web~ website ல போயி தான் நான் order பண்ணேன் பார்த்துக்கங்க

order லாம் correct ஆ வந்துச்சு அது delivery வந்துச்சு நான் delivery வாங்கலை sir delivery வாங்கலையா sir

sir delivery வாங்கலைன்னா என்ன sir problem நீங்க வீட்டுல இல்லையா sir அப்போ இல்ல sir நான் ரெண்டு நாளா நான் வெளியில இருந்தேன் sir tracking ல follow பண்ணிட்டு தான் இருந்தேன் ஒண்ணும் வரலையே sir

எப்படியும் உங்க delivery வந்திருக்குமே sir இன்னைக்கு நாலாந்தேதிங்கீங்க இன்னைக்கு தேதி எத்தனை? இன்னைக்கு தேதிதான் எட்டு எட்டு ஒன்பதாம் தேதி ஆகுது sir இல்ல sir நான் வீட்டுல எல்லார்கிட்டையும் கேட்டேன் யாரும் வாங்கலைன்னு சொன்னாங்க பக்கத்து வீட்டுலயும் எல்லாத்துக்கிட்டையும் கே~ கேட்டாச்சு இங்க order சொன்னாங்க. இங்க ஒரு street எல்லார்கிட்டயும் check பண்ணி சொல்லுங்க இல்லாட்டா delivery கொடுத்த ஆள் கிட்ட check பண்ணி சொல்லுங்க. அப்படியா sir sir அப்படியா sir நான் இப்போ வேணும்னா ஆஹ் sir உங்க sir என்னென்னல்லாம் sir order பண்ணீங்க அதெல்லாம் என்கிட்ட சொல்லுங்களேன்.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

ஆஹ் sir என்னென்னலாம் order பண்ணிருந்தீங்க அதெல்லாம் ன் கிட்ட சொல்லுங்களேன்.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 Okay sir tuxedo six black ஆ okay sir ஆமாம் sir இங்க நான் பார்த்தோம் sir உங்களுக்கு உங்களுக்கு வந்து நாலாந்தேதி order பண்ணி இருந்தீங்க அந்த order வந்திருந்தது correct ஆ சொன்னீங்க அடுத்து என்ன order sir பண்ணி இருந்தீங்க.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 okay sir அடுத்து ஆலன் சோலில இருந்து BB twenty-six black black color order உ order பண்ணிருந்தேன்.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 ஆஹ் okay sir கொஞ்சம் wait பண்ணுங்க நான் பார்த்து சொல்றேன். சரி sir நீங்க அந்த copy அ எடுத்துட்டே கொஞ்சம் light ஆ பார்த்து சொல்லுங்க அந்த bill எடுத்துட்டே எனக்கு பார்த்து சொல்லுங்க okay வா sir ஆஹ் hello sir hello

sir number சொல்றேன் sir ஆஹ் சொல்லுங்க sir சொல்லுங்க sir

ரெண்டு A புரியல sir இன்னொரு தடவை சொல்லுங்க hello sir

seventy-three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 forty-four three sir sir இன்னொரு தடவை சொல்லுங்க FJIGF FJIGF நாப்பத்தி மூணு ரெண்டு A நாப்பத்தி மூணு ரெண்டு A sir கேக்குதா எழுபத்து மூணு நானூத்தி நாப்பத்தி மூணு ஆஹ் okay sir okay sir பாத்துட்டேன் உங்க order உ தான் பாத்துட்டு இருக்கேன் sir நீங்க order பண்ணத தான் பாத்திட்டு இருக்கேன் என்னன்னா tuxedo C thirty-six black colur size L னு order பண்ணிருக்கீங்க

ஆலன் சோலி white shirt size L ல ஒண்ணு order பண்ணியிருந்தீங்க அதுக்கு amount வந்து ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ருபா அதுக்கப்பறம் ஆலன் சோலில BB twenty-six black color size L ஒண்ணு order பண்ணிருந்தீங்க அதுக்கு விலை வந்து நாலாயிரத்து இருநூறு ருபா அதானே sir

இதுக்கு மொத்த amount வந்து நாலாயிரத்து இருநூறு ருபா sir

okay sir sir ஒரு நிமிஷம் sir நான் வந்து இதுல அதுக்கப்புறம் உங்களை delivery ஏன் ஆகலை நம்ம அதை மட்டும் light ஆ பாத்து check பண்ணி சொல்லுறேன் sir okay ஆ sir

sir இப்போ வந்து பாத்திங்கன்னா எங்க data base ல வந்து அதுவந்து delivery ஆகலைன்னு போட்டிருக்கு sir

but ஆனா delivery பண்ற இதுல வந்து அவங்க வந்து delivery பண்ணிட்டேன்னு சொல்லி போட்டிருக்காங்க sir ஆனா sir என்ன sir என்கிட்ட வரவே இல்ல sir sir sir இல்ல sir correct தான் sir எங்களுக்கு புரியுது sir ஆனா இப்போ ஆனா எங்களுக்கு இன்னும் வந்து உங்க delivery பண்ணாதா எங்களுக்கு இன்னும் update ஆகலை sir அவங்க ஏதும் உங்களுக்கு call எதுவும் பண்ணாங்களா sir

இல்ல sir நீங்க light ஆ check பண்ணி பாருங்களேன் sir உங்க phone ல உங்களுக்கு call பண்ணமாதிரி எதுவும் வந்துருக்கான்னு மட்டும் light ஆ ஒரு number எதுவும் வந்துருக்கான்னு மட்டும் light ஆ check

நான் வந்திருந்தா உங்கிட்ட சொல்லிருப்பேன்ல sircall ஒண்ணும் வரலை sir sir இல்ல sir ஒருவேளை அவங்க பண்ணிருக்கலாம் sir ஒரு light ஆ போய் அதை மட்டும் check பண்ணி மட்டும் பாருங்களேன். ஆஹ் wait பண்ணுங்க sir நான் பாத்து சொல்றேன் என்ன sir கொஞ்சம் wait பண்ணுங்க sir நான் பாத்து சொல்றேன்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

வரலையா sir sir ஏதாவது number வந்திருக்குமே sir எப்படியுமே, ஏன்னா அவங்க வந்து உங்க delivery இது வந்து பண்ணாம அவங்க வந்து பண்ணேன்னு போட்டிருக்கமாட்டாங்க sir நீங்க ஒருவேளை call எடுக்காம இருந்துருக்கலாம் ஒருவேளை உங்களுக்கு அப்படியா three three ring தான் அடிச்சிருக்காங்கலோ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

தொண்ணூத்தி ஏழு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

எண்பத்தி ரெண்டு

முப்பத்தி ஒண்ணு ஆஹ் சரி sir sir ஒரே நிமிஷம் line ல நிக்கிறீங்களா நான் அவன்கிட்ட call பண்ணி பாத்துட்டு, என்னன்னு சொல்லுதேன் sir okay யா sir

sir line லயே இருங்க நீங்க cut பண்ண வேண்டாம் நான் வேற வேற ஆள்கிட்ட சொல்லி உங்களுக்கு call

hello sir கேக்குதா

அவங்க வந்து அவங்க வந்துஅவங்க வந்து என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா நீங்க வந்து call attend பண்ணல அதனால எங்களால அவங்களுக்கு delivery பண்ண முடியல அப்படிங்கறதுக்கு அவங்க வந்து உங்களை நாங்க வந்து delivery பண்ணிட்டோம் அப்படிங்கற மாதிரி அவங்க போட்டாங்க sir okay sir நீங்க வந்து அவங்களை response பண்ணல அப்படிங்கற மாதிரி தான் அவங்க போட்டுருக்காங்க

sir sir நீங்க புரியுது sir நீங்க delivery எப்படியும் உம் வாங்கிருக்க மாட்டீங்க நீங்க வந்து உங்கமேல நான் தப்பு சொல்லல sir அவங்கமேல எப்படி தப்பு இருக்கோ, நான் அவங்கமேல கண்டிப்பா complaint பண்ணி நாங்க அந்த complain raise பண்ணுவோம் sir கண்டிப்பா நாங்க வந்து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

ஆமா sir அதே அதே நான் okay sir உங்களுது இப்போ நீங்க order பண்ண அதே இது வேணுமா இல்லன்னா வேறதுன்னு வேறது வேணுமா sir

அதேதான் வேணுமா sir sir நீங்க வந்து அந்த tuxedo ஆலன் சோலி, ஆலன் சோலி whi~ ஆலன் சோலி white shirt ஆலன் சோலி BB twenty-six black colour அது எவ்வளவு order பண்ணிருக்கீங்கல்ல sir அது அவ்வளவும் திரும்ப உங்களுக்கு வேணுமோ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

~டெ ஆமா delivery charge பண்ணிருப்பீங்கல்ல, அப்போ ஒரு நாலாயிரத்தி முந்நூத்தி எண்பது ரூபா ஆயிருக்கு அப்படிதானே sir

okay sir நான் வந்து இதை வந்து okay நாங்க வந்து இத பாத்துகிடதோம் பொருள நாங்க வந்து திரும்ப வந்து நாங்க வந்து delivery பண்ணிடுதோம், ஒரு வேளை sir நான் sir கேக்கா

sir ஒரு வேளை இப்போ நாங்க order வந்து இன்னைக்கு நாங்க பண்ணிடுவோம் ஒரு வேளை இன்~ ஒருவேளை அந்த delivery man வந்து திரும்ப உங்களுக்கு இன்னைக்கு வந்து order வந்து delivery பண்ணற மாதிரி வந்தாங்கன்னா எங்களுக்கு வந்து உடனே நீங்க call மட்டும் பண்ணிடலாமா sir

நாங்க வந்து இதுல இதுவும் ஒண்ணுல அனுப்பி விடுதோம் sir ஒரு வேளை ஏன்னா marriage எப்போ sir சொன்னீங்க

அப்போ உங்களுக்கு சீக்கிரம் வேணும் sir நான் புரியுது sir okay sir நாங்க வந்து அஹ் கண்டிப்பா நாங்க வந்து அனுப்புவோம் sir sir உங்களுக்கு நான்வந்து இன்னைக்கு அதை இன்னைக்கு எட்டாந் தேதி ஆவுதா sir இப்போ நான் உங்களுக்கு ஹம்